இந்த மொசில்லா பயர்ஃபாக்ஸ் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் கற்கப்போவது160 டேப்ட் ப்ரவ்சிங் ஸ்டோரிங் கன்டென்ட் ஆஃப்லைன் ப்ளாக்கிங் pop யுபிஎஸ் இதில் பயனாவது உபுண்டு 1004 மற்றும் பயர்ஃபாக்ஸ் 70 பயர்ஃபாக்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட வெப் பேஜ் களை தனித்தனி tabகளில் ஒரே ப்ரவ்சர் விண்டோ வில் லோட் செய்ய அனுமதிக்கிறது
பல ப்ரவ்சர் விண்டோ க்களை டிஸ்ப்ளே செய்வது தேவையில்லை என்பதே இதன் பெரிய லாபம் இதனால் டெஸ்க்டாப் clutter பிரீ ஆக இருக்கிறது
ஒவ்வொரு tab உம் ப்ரவ்சர் டிஸ்ப்ளே ன் முழு வியூவிங் ஏரியா வையும் எடுத்துக்கொள்ளும்
இதனால் திறந்துள்ள ப்ரவ்சர் விண்டோ க்களை அடிக்கடி ரிசைஸ் மற்றும் ரிப்போசிஷன் செய்யத்தேவையில்லை
tiled விண்டோ ப்ரவ்சிங் எடுத்துக்கொள்ளும் மெமரி மற்றும் ஒஸ் ரிசோர்ஸ் களுக்கு குறைவாகவே டேப்ட் ப்ரவ்சிங் எடுத்துக்கொள்ளும்
அதாவது யூசர் மிக அதிக tab களை ஒரே நேரத்தில் திறக்காத பட்சத்தில்
நீங்கள் குறிப்பிட்ட வெப்பேஜ் இல் இருப்பதாக கொள்ளலாம்
இதோ ஒரு லிங்க் பயர்ஃபாக்ஸ் போர் டெஸ்க்டாப்
இந்த லிங்க் ஐ புதிய tab இல் திறக்கலாம்
அதற்கு அந்த லிங்க் மீது ரைட் கிளிக் செய்க
கான்டெக்ஸ்ட் மேனு வில் ஒப்பன் லிங்க் இன் நியூ tab இல் சொடுக்குக
அதே ப்ரவ்சர் விண்டோ வில் ஒரு புதிய tab நடப்பு tab க்கு வலது பக்கம் திறப்பதை காணலாம்
ஆகவே விண்டோ வை மூடாமல் நகர்த்தாமல் இன்னொரு வெப்பேஜ் ஐ அதே விண்டோ வில் திறக்கலாம்
நீங்கள் புதிய tab ஐ பைல் மற்றும் நியூ Tab இல் சொடுக்கியும் திறக்கலாம்
இதற்கு ஷார்ட்கட் கீஸ் CTRLT
ஒரு புதிய tab ஐ திறக்கும்போது உடனே அது செயலுக்கு வருவதை காணலாம்
இப்போது யுஆர்எல் பார் க்குப்போய் wwwgooglecom என டைப் செய்க
இப்போது 3 tabகள் இருக்கும்
ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு வெப் பேஜ் இருக்கும்
புதிய tab ஐ வலது கோடியில் இருக்கும் டேப் இன் வலது பக்க ஐ சொடுக்கியும் திறக்கலாம்
tab களை தேவைக்கு தகுந்த படி கூட அமைத்துக்கொள்ளலாம்
ஒரு tab ஐ சொடுக்கி மாஸ் பட்டன் ஐ விடாமல் தேவையான இடத்துக்கு நகர்த்தவும்
மாஸ் பட்டன் ஐ ரிலீஸ் செய்க
tab இப்போது தேவையான இடத்தில் உள்ளது
பயர்ஃபாக்ஸ் நம்மை செய்ய அனுமதிக்கும் சில பேசிக் ஆப்பரேஷன் களை காணலாம்
சியர்ச் என்ஜின் ஐ கூகிள் க்கு அமைக்கலாம்
சியர்ச் பார் இல் எமெயில் விக்கிபீடியா என டைப் செய்து சியர்ச் பார் இன் வலது பக்கம் உள்ள மேக்னிஃபையிங் கிளாஸ் ஐ சொடுக்கவும்
பொருத்தமான விக்கிபீடியா பேஜ் தான் முதல் சியர்ச் ரிசல்ட்
இந்த பக்கத்தை லிங்க் மீது சொடுக்கி திறக்கலாம்
இப்போது பைல் பின் சேவ் பேஜ் ஏஎஸ் மீது சொடுக்குக
டெஸ்க்டாப் இல் searchஎச்டிஎம்எல் என்ற பெயருடன் சேமிக்கலாம்
ப்ரவ்சர் விண்டோ வில் ஒரு புதிய tab ஐ பைல் மற்றும் நியூ Tab மீது சொடுக்கி திறக்கலாம்
இப்போது நாம் சேமித்த பக்கத்தை இந்த புதிய Tab விண்டோ வில் திறக்கலாம்
பைல் மற்றும் ஒப்பன் பைல் மீது சொடுக்குக
ப்ரோவ்ஸ் செய்து சேமித்த பைல் ஐ திறக்கவும்
யுஆர்எல் barஇல் காணும் முகவரி இன்டர்நெட் அட்ரெஸ் அல்ல அது கம்ப்யூட்டர் இல் உள்ள ஒரு லோக்கல் லொகேஷன்
இப்போது இதை நீங்கள் ஆஃப்லைன் இல் இருந்தாலும் படிக்கலாம்
pop யுபிஎஸ் என்பன உங்கள் அனுமதி இல்லாமல் ஆட்டோமேட்டிக் ஆக திறக்கும் விண்டோ க்கள்
பயர்ஃபாக்ஸ் pop யுபிஎஸ் மற்றும் pop அண்டர் களை பிரெஃபரன்ஸ் ல் உள்ள கன்டென்ட் tab மூலம் கன்ட்ரோல் செய்ய உதவுகிறது
விண்டோஸ் இல் இது ஆப்ஷன்ஸ் விண்டோ வில் இருக்கும்
டிஃபால்ட் ஆக pop உப் ப்ளாக்கிங் செயலில் இருக்கும்
எடிட் மற்றும் பிரெஃபரன்ஸ் மீது சொடுக்குக
விண்டோஸ் யூசர்ஸ் டூல்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மீது சொடுக்குக
கன்டென்ட் tab இல் முதல் ஆப்ஷன் ப்ளாக் pop உப் விண்டோஸ் டிஃபால்ட் ஆக செக் ஆகியிருக்கும்
இல்லையானால் தயை செய்து இந்த ஆப்ஷன் ஐ செக் செய்க
இந்த டயலாக் பாக்ஸ் இல் உள்ள மற்ற பல ஆப்ஷன் களை வேறொரு டியூட்டோரியல் இல் காண்போம்
குளோஸ் பட்டன் மீது சொடுக்குக
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
இதில் நாம் கற்றது டேப்ட் ப்ரவ்சிங் ஸ்டோரிங் கன்டென்ட் ஆஃப்லைன் ப்ளாக்கிங் பாப் யுபிஎஸ் இப்போது அசைன்மென்ட் ஒரு புதிய tab ஐ திறக்கவும்
சியர்ச் என்ஜின் ஐ கூகிள் க்கு மாற்றவும் தே ஹிஸ்டரி ஒஃப் எமெயில் க்கு தேடவும்
முதல் ரிசல்ட் ஐ சேமிக்கவும்
மற்றும் அதை ஒரு புதிய tab இல் ஆஃப்லைன் டாக்குமென்ட் ஆக திறந்து பார்க்கவும்
சியர்ச் என்ஜின் ஐ பிங் ஆக மாற்றவும்
மீண்டும் தே ஹிஸ்டரி ஒஃப் எமெயில் க்கு தேடவும்
லிங்க் ஹிஸ்டரி ஒஃப் எமெயில் ஆம்ப் ரே டாம்லின்சன் ஐ சேமித்து ஒரு புதிய tab இல் அதை ஆஃப்லைன் டாக்குமென்ட் ஆக திறக்கவும்
கீழ் வரும் தொடுப்பில் உள்ள விடியோவை காணவும்
httpspoken tutorialorgWhat இஸ் ஆ ஸ்போக்கன் டியூட்டோரியல் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் ஐ சுருக்கமாக சொல்லுகிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணலாம்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும்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
மேற்கொண்டு விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்